லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் இல் புஷ் பட்டன் ஐ படிவத்தில் சேர்ப்பதை கற்போம்
கடைசி tutorialலில் பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தி ஒன்றை படிவத்தில் அமைப்பதை கற்றோம்
இந்த டியூட்டோரியல் இல் புஷ் பட்டன் களை படிவத்தில் சேர்ப்பதை கற்போம்
லிப்ரியாஃபிஸ் பேஸ் புரோகிராம் திறந்து இல்லை எனில் அதை துவக்குவோம்
ல்ட்பாசெக்ட் நம் லைப்ரரி தரவுத்தளத்தை திறப்போம்
இப்போது இருப்பில் உள்ள தரவுத்தளத்தை திறப்பதை கற்றிருப்போம்
பைல் மேனு வின் கீழ் லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ சொடுக்கி திறக்கலாம்
இப்போது லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இருக்கிறோம்
கடைசி tutorialலில் பார்த்த புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் பார்ம் ஐ திறக்கலாம்
இதற்கு இடது பேனல் இல் பார்ம் இக்கான் ஐ சொடுக்கலாம்
பின் வலது பேனல் இல் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் பார்ம் ல் வலது சொடுக்கி எடிட் ஐ சொடுக்கவும்
எடிட் மீது சொடுக்குவோம்
இப்போது பார்ம் டிசைன் விண்டோ வில் இருக்கிறோம்
புஷ் பட்டன் களை நம் பார்ம் க்கு சேர்ப்பதற்கு முன் ஒரு லிஸ்ட் boxஐ உறுப்பினர் பெயர்களுக்கு அமைப்போம்
முந்தைய டியூட்டோரியல் இல் இதை பயிற்சியாக கொடுத்தோம்
முதலில் மெம்பர் நேம் லேபல் க்கு வலது பக்கம் உள்ள டெக்ஸ்ட் boxஐ நீக்கலாம்
டெக்ஸ்ட் boxயில் வலது சொடுக்கி கீழே உள்ள கட் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
டெக்ஸ்ட் பாக்ஸ் போய்விட்டது
அடுத்து பார்ம் எலிமெண்ட் களை சீர் செய்வோம்
லிஸ்ட் boxகளுக்கு டெக்ஸ்ட் boxகளை விட அதிக இடம் வேண்டும்
ஆகவே இந்த பார்ம் எலிமெண்ட் களை படிவத்தில் கீழே கொண்டு போகலாம்
இப்படித்தான் செய்ய வேண்டும்
முதலில் புக் டைட்டில் லேபல் க்கு கீழே எல்லா பார்ம் எலிமெண்ட் களையும் தேர்ந்தெடுக்கலாம்
இதற்கு சொடுக்கி இழுத்து விடும் முறையை பயன்படுத்தலாம்
அடுத்து தேர்ந்தெடுத்த இடத்தை சொடுக்கிப்பிடித்து செங்குத்தாக கீழே இழுக்கலாம்
புக் டைட்டில் labelக்கு பக்கத்தில் இருக்கும் முதல் லிஸ்ட் boxக்கு போதிய இடம் இருக்கும்படியாக
இப்போது அதை மெம்பர் நேம் லேபல் க்கும் செய்வோம்

இப்போது மெம்பர் நேம் லேபல் க்கு இடது பக்கம் இருக்கும் இரண்டாம் லிஸ்ட் boxஐயும் அதே போல் சொடுக்கி இழுத்து விடுவோம்
அதை வலது பக்கம் கொண்டுப்போய் மற்ற பார்ம் கன்ட்ரோல் களுடன் பொருந்துமாறு செய்யலாம்
விரைவு விசைகள் கன்ட்ரோல் ஸ் ஐ பயன்படுத்தி மாறுதல்களை சேமிக்கலாம்
இப்போது புஷ் பட்டன் களை படிவத்தில் சேர்க்க தயார்
புஷ் பட்டன் என்பது பார்ம் கன்ட்ரோல் க்கு இன்னொரு உதாரணம்
நமக்கு ஒக் கேன்சல் நெக்ஸ்ட் மற்றும் பினிஷ் buttonகளை தெரியும்
அவை புஷ் பட்டன் களுக்கு சிறந்த உதாரணங்கள்
பேஸ் இல் இந்த புஷ் பட்டன் களை நம் படிவத்தில் சேர்த்துவிட்டு அவற்றை சொடுக்கும்போது குறிப்பிட்ட செயல்களை செய்ய பேஸ் க்கு சொல்லலாம்
மேலும் சேவ் உண்டோ அல்லது டிலீட் ஆகியன இன்னும் சில உதாரணங்கள்
எப்படி என பார்க்கலாம்
இப்போது நான்கு புஷ் பட்டன் களை பார்ம் க்கு சேர்க்கலாம்
அனைத்து பார்ம் எலிமெண்ட் களுக்கும் கீழே
இந்த படத்தில் தெரிவது போல
இதற்கு பார்ம் டிசைன் விண்டோ க்கு போகலாம்
பார்ம் கன்ட்ரோல் டூல்பார் இல் புஷ் பட்டன் சின்னத்தின் மீது சொடுக்கவும்
இந்த சின்னம் ஒக் என்று எழுதிய பட்டன் போல இருக்கிறது
மாஸ் பாயிண்டர் கூட்டல் குறி போல இருப்பதை கவனிக்க
இப்போது கீழே இடது பக்கம் நம் முதல் பட்டன் ஐ வரையலாம்
படிவத்தில் மற்ற எலிமென்ட்ஸ் க்கு கீழே அதை சொடுக்கி இழுத்து விடுங்கள்
தேவையான மறு அளவும் செய்யலாம்
இப்போது செய்த படியை இன்னும் 3 முறை செய்யலாம்
ல்ட்பாசெக்ட் இப்போது ஒரு கிடைக்கோட்டில் 3 பட்டன்கள் ஒழுங்காகி இருக்கின்றன
படிவத்தில் பட்டன்களை வரைந்தாயிற்று அவற்றின் labelகளை மாற்றலாம்
இதற்கு முதல் பட்டன் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்குவோம்
000549 000548 இப்போது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ஐ பார்க்கிறோம்
லேபல் இன் எதிரில் சேவ் ரெக்கார்ட் என டைப் செய்யலாம்
இப்போது இரண்டாம் பட்டன் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்குவோம்
புராப்பர்ட்டீஸ் விண்டோ வில் லேபல் இன் எதிரில் உண்டோ சேஞ்சஸ் என டைப் செய்யலாம்
நியூ ரெக்கார்ட் எனவும் முறையே டைப் செய்யலாம்
இப்போது அவற்றின் செயல்களை நிர்ணயிக்கலாம்
இதற்கு சேவ் ரெக்கார்ட் பட்டன் ஐ சொடுக்கலாம்
புராப்பர்ட்டீஸ் விண்டோ இல் ஸ்க்ரால் செய்து ஆக்ஷன் லேபல் ஐ கண்டுபிடிக்கவும்
இங்கு கீழிறங்கும் லிஸ்ட் பாக்ஸ் இல் சேவ் ரெக்கார்ட் மீது சொடுக்கலாம்
இதே போல மீதி மூன்று பட்டன் களுக்கும் செய்யலாம்
உண்டோ சேஞ்சஸ் buttonக்கு உண்டோ சேஞ்சஸ் செயலை தேர்ந்தெடுக்கலாம்
டிலீட் ரெக்கார்ட் buttonக்கு டிலீட் ரெக்கார்ட் செயலை தேர்ந்தெடுக்கலாம்
நியூ ரெக்கார்ட் buttonக்கு நியூ ரெக்கார்ட் செயலை தேர்ந்தெடுக்கலாம்
ஆகவே இப்போது புஷ் buttonகளை சேர்த்துவிட்டோம்
விரைவு விசை கன்ட்ரோல் ஸ் ஆல் பார்ம் ஐ சேமிப்போம்
இந்த விண்டோ வை மூடுவோம்
அடுத்த டியூட்டோரியல் லில் நம் பார்ம் க்கு இன்னும் மூன்றே மூன்று மாறுதல்களை செய்யலாம்
அதன் பின் பார்ம் ஐ தரவு உள்ளீட்டுக்கும் மேம்பாட்டுக்கும் பயன்படுத்த இயலும்
உதாரணமாக ஒரு நூலக உறுப்பினர் ஒரு புத்தகத்தை திருப்பும் போது இந்த பார்ம் ஐ கொண்டு தரவுத்தளத்தை மேம்படுத்த இயலும்
உங்களுக்கான பயிற்சி இதோ படிவத்தில் ஐந்தாம் புஷ் பட்டன் ஒன்றை நான்காம் பட்டனுக்கு அருகில் இடவும்
சொடுக்கினால் அது பார்ம் ஐ புதுப்பிக்க வேண்டும்
அடுத்த வரியில் 4 குறுகிய புஷ் buttonகளை இடவும்
அவை பதிவேடுகளுக்குள் நகர உதவ வேண்டும்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல பார்ம் க்கு புஷ் பட்டன் களை சேர்ப்பதை கற்றோம்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
இந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்